ஐஆர்சிடிசி ல் வாங்கிய ரயில் பயணச்சீட்டுகளை கையாளுவது குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கற்க போவது ஐஆர்சிடிசி ன் முன் பரிவர்த்தனைகளை எவ்வாறு கையாளுவது எவ்வாறு பயணச்சீட்டுகளின் நிலையை சோதிப்பது பயணச்சீட்டை எவ்வாறு அச்சடிப்பது பயணச்சீட்டை எவ்வாறு இரத்துசெய்வது இரத்துசெய்தவற்றை எவ்வாறு பார்ப்பது மற்றும் பணத்தை திரும்ப பெறுவதற்கான தானியங்கி மின்னஞ்சல்
ரயில் பயணசீட்டு முன்பதிவிற்கு பல தனியார் வலைத்தளங்கள் உள்ளன
சில பிரபலமான வலைத்தளங்களை காண்போம்
ஐஆர்சிடிசி உடன் அவற்றை ஒப்பிடுவோம் இப்போது ஐஆர்சிடிசி ல் முன்பதிவு செய்யவதை காண்போம் ஐஆர்சிடிசி வலைத்தளத்தில் லோகின் செய்கிறேன்

கீழே வருகிறேன்
டிரான்சாக்ஷன்ஸ் இணைப்பு மீது க்ளிக் செய்கிறேன் இங்கே புக்க்ட் ஹிஸ்டரி உள்ளது
புக்க்ட் ஹிஸ்டரி க்கு செல்வோம் இது பாஸ்வேர்ட் ஐ கேட்கிறது
பாஸ்வேர்ட் ஐ உள்ளிடுகிறேன்
கோ ஐ அழுத்துக இது பிஎன்ஆர் நம்பர் பற்றி சொல்கிறது
இங்கே பயணச்சீட்டுகளின் பட்டியல் உள்ளது
இதன் மீது க்ளிக் செய்து கெட் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் மீது க்ளிக் செய்க
இது வெய்ட் லிஸ்டட் 162 என சொல்கிறது
இதை மூடுகிறேன்
இதை ஒரு பிரின்ட்டவுட் எடுக்க முடியும் இதை அழுத்துக
இதில் இப்போது பிரின்ட் ஐ அழுத்தினால் அது அச்சடிக்கப்படும்
slideகளுக்கு திரும்ப வருகிறேன்
அடுத்த ஸ்லைடு க்கு செல்வோம்
இப்போது ஒரு பயணச்சீட்டை எவ்வாறு இரத்து செய்வது என காண்போம்
இதை இரத்து செய்ய விரும்பினால் என்ன செய்ய வேண்டும்
எனவே இந்த பயணச்சீட்டை இரத்து செய்வோம் இதை இரத்து செய்ய விரும்புகிறேன் இதை தேர்ந்தெடுக்கிறேன்
எனக்கு இந்த பயணச்சீட்டு வேண்டாம்
செலக்ட் போர் கேன்சல் என்கிறது சில சமயங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு பயணச்சீட்டை முன்பதிவு செய்ய வேண்டியிருக்கும் எனவே நாம் இதை தேர்ந்தெடுக்கவேண்டும்
இருவரில் ஒருவரின் பயணச்சீட்டை மட்டும் இரத்து செய்ய விரும்பினால்
அவ்வாறு கூட இங்கு செய்ய முடியும் அந்த நபரின் பெட்டியில் மட்டும் குறியிட்டால் போதும்
எனவே இதை க்ளிக் செய்து பின் கேன்சல் டிக்கெட் மீது க்ளிக் செய்க
இப்போது அரே யூ சூரே யூ வாண்ட் டோ கேன்சல் தே e டிக்கெட் என சொல்கிறது
நான் ஒக் என்கிறேன் இது இரத்து செய்யப்பட்டதன் தகவல்
பணம் ரூபாய் 20 குறைக்கப்பட்டதாக சொல்கிறது
காஷ் பெய்ட் ஆர்எஸ்89
இணைய சேவைக்காக 10 ரூபாய் செலுத்தினேன்
20 ரூபாய் கழிக்கப்பட்டது
ரூபாய் 69 ஐ திரும்ப பெற்றேன்
எந்த வங்கி கணக்கிலிருந்து பணம் செலுத்தப்பட்டதோ அதற்கே அந்த பணம் திரும்ப அனுப்பப்படும் தேவையென்றால் ஒரு பிரின்ட் ஆட் எடுத்துக்கொள்ளலாம்
ஹிஸ்டரி க்கு திரும்ப வருகிறேன்
நம் ஸ்லைடு க்கு வருகிறேன்
அடுத்த ஸ்லைடு க்கு செல்வோம்
இப்போது இரத்துசெய்தவற்றை எவ்வாறு காண்பது என விளக்குகிறேன்
எனவே மீண்டும் கேன்செல்ட் ஹிஸ்டரி மீது க்ளிக் செய்கிறேன்
எனவே என் பாஸ்வேர்ட் ஐ உள்ளிடுகிறேன்
கோ ஐ அழுத்துகிறேன் ஹிஸ்டரி போர் தே கேன்சல்ட் பிஎன்ஆர் வில் பே அவைலபிள் பாலோவிங் டே ஒஃப் கேன்செலேஷன் என சொல்கிறது
ஆனால் அது உடனியாக காட்டப்படுவது போன்று தெரிகிறது
எனவே இரத்து செய்யப்பட்ட அனைத்து பயணச்சீட்டுகளும் இங்கு பட்டியலிடப்படும்
நம் slideகளுக்கு திரும்ப வருகிறேன்
அடுத்த ஸ்லைடு க்கு செல்வோம்
இப்போது பணத்தை திரும்பப்பெறுவதற்கான ஒரு தானியங்கி மின்னஞ்சலை காட்டுகிறேன்
இந்த மின்னஞ்சலை ஏற்கனவே திறந்துவைத்துள்ளேன்
இது சொல்வது ரூபாய்69 இங்கு கொடுக்கப்பட்டுள்ள பிஎன்ஆர் க்கு திரும்ப அனுப்பப்படும்
நம் slideகளுக்கு திரும்ப வருகிறேன்
அடுத்த slideக்கு செல்வோம்
ரயில் முன்பதிவிற்கு சில பயனுள்ள தனியார் வலைத்தளங்கள் உள்ளன
இப்போது அவற்றை காண்போம்
நான் ஏற்கனவே கிளியர் டிரிப் ஐ திறந்துவைத்துள்ளேன்
இப்போது மேக் மை டிரிப் பக்கத்தை காட்டுகிறேன்
yatraகாம் வலைப்பக்கத்தை காண்போம்
நம் slideகளுக்கு திரும்ப வருவோம்
அடுத்த slideக்கு செல்கிறேன்
இப்போது ஐஆர்சிடிசி ஐ தனியார் வலைத்தளங்களுடன் ஒப்பிடுவோம்
ஐஆர்சிடிசி ன் பயன்கள் யாவை
தனியார் வலைத்தளங்களில் அனைத்து ரயில்களும் பட்டியலிடப்படுவதில்லை
தனியார் வலைத்தளங்களில் கிட்டத்தட்ட ரூபாய்
20 வரை செலவு அதிகமாகும்
தனியார் வலைத்தளம் காலை நேரங்களில் தாமதமாக திறக்கிறது தனியார் வலைத்தளத்தை ஐஆர்சிடிசி ஐ விட குறுகிய நேர இடைவெளியில் மட்டுமே அணுகமுடிகிறது
ஐஆர்சிடிசி காலை 8 மணிக்கு திறக்கிறது தனியார் வலைத்தளம் காலை 10 மணிக்கே திறக்கிறது
உதாரணமாக இப்போது தனியார் வலைத்தளங்களின் நன்மைகளை காண்போம்
சிலசமயங்களில் தனியார் வலைத்தளங்கள் ஐஆர்சிடிசி ஐ விட வேகமாக இருக்கும்
விமானம் மற்றும் பேருந்துகளை முன்பதிவு செய்யவும் தனியார் வலைத்தளம் உதவுகிறது
இதனால் அனைத்து பயணத் தகவல்களும் ஒரே இடத்தில் பராமரிக்க முடிகிறது
தனியார் வலைத்தளம் முந்தைய தேடல்களையும் நினைவுவைத்து கொள்ளலாம்
தனிப்பட்ட முறையில் நான் ஐஆர்சிடிசி மற்றும் தனியார் வலைத்தளம் இரண்டையும் பயன்படுத்துகிறேன்
இப்போது ஸ்போகன் டுடோரியல் திட்டம் பற்றி காண்போம்
httpspoken tutorialorgவாட் இஸ் ஆ ஸ்போக்கன் டியூட்டோரியல் என்ற இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும்
இது ஸ்போகன் டுடோரியல் திட்டம் பற்றி சுருங்கசொல்கிறது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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்